மரங்கள் நிக்குது. அதுக்கு பின்னாடி வீடுகள் வந்து இருக்குது.

ஆட்டோல வந்து ஏறுறதுக்காக நாலு பேரு வந்து நிக்கிறாங்க ஒருத்தவங்க வந்து கிரீன் கலர் டிரஸ் போட்டுருக்காங்க ஒருத்தவங்க எல்லோ கலர் டிரஸ் போட்டுருக்காங்க ஒருத்தவங்க ரெட் கலர் ஷர்ட் ஷாட் போட்டுருக்காங்க.

சேர் வந்து ஒரு மூணு நாலு சேர் வந்து போட்டுருக்காங்க அழகான ஒரு கண்ணாடி ரெண்டு பேரு நின்டு வேலை பாக்காங்க அந்த கடையோட பேர் வந்து அதுல வந்து மென்ஷன் பண்ணி இருக்காங்க.

அதுல நறைய ஸ்பெஸ்ஸல்லாம் வந்து வெச்சுருக்காங்க வந்து தாடிய ட்ரிம் பண்ணிட்ருக்காரு.

ஒரு பெட்ரோல் பம்ப் வந்து அதுல இருக்குது அதுல வந்து லைட்ஸ் போட்ருக்காங்க லைட்ஸ் வந்து பாக்க ரொம்பவே அழகா இருக்கு.

பிள்ளைங்க வந்து அதுல இருந்து படிச்சிட்டுருக்காங்க நிறைய ஆம்பள பிள்ளைங்களும் இருக்காங்க பொம்பள பிள்ளைங்களும் இருக்காங்க எல்லா புள்ளைங்களும் தலையில வந்து ஒரு குல்லா அணிஞ்சுருக்காங்க கேர்ள்ஸ் வந்து ஃபர்தா போட்டுருக்காங்க ரொம்ப நீட்டான இடம்.

இது வந்து மூணு கடை இருக்கிற மாரி இருக்கு இது வந்து ஒரு பழைய கட்டடமாரி இருக்கு இவங்க வந்து வேலை செஞ்சிட்டு இருக்காங்க நறைய பேரு.

வேல நடந்துகிட்டு இருக்கு காமிக்குது நிறைய செடி கொடி எல்லாமே செடி மேல வந்து நிக்குது.

இப்ப வந்து ஒரு பாரு பிரவுன் கலர்ல அழகா இருக்குது அதுல வந்து ரெண்டு கத்தி மாரி பட்ட சிம்பல் வந்து பொறிச்சிருக்காங்க.

யூனியன் பேங்கோட சிம்பிள் இருக்கு.

வெளிய வந்து ரெண்டு பேர் நிக்கிறாங்க ஒரு பைக்கு நிக்குது ஒரு சைக்கிள் நிக்குது ஒருத்தர் வந்து கைல வந்து ஒரு மஞ்ச பை வெச்சுட்டு நிக்கிறாரு ஒருத்தர் வந்து ள்ள உக்காந்துருக்காரு.

இது புல்லட் பைக் மாரி இருக்குது அது வந்து புல்லா வந்து மிரர் வச்சு கவர் பண்ணி இருக்காங்க ரொம்ப அழகா வந்து இருக்கு அந்த இடம் பாக்குறதுக்கு ரொம்ப நீட்டாவு இருக்கு.

இது வந்து ஒரு ஏரி மாரி இருக்குது இது வந்து பக்கத்துல சைடுல எல்லா வந்து வையல்க வந்து இருக்குது.

இதோட நம்பர் வந்து சிக்ஸ் ஃபய்வ் பி_பி செவன் த்திரீ நயின் த்திரீ இது வந்து ரொம்ப ஃபேன்சி நம்பர் மாதிரி இருக்கு.

இது வந்து ஒரு கட இதுல வந்து பியூர் வெஜ் வந்து கெடைக்கும் அப்படின்னு போட்ருக்கு இது வந்து ஒரு ஹோட்டல் மாரி இருக்கு அது பக்கத்துல ஒரு சின்ன பெட்டிகட இருக்கு அதுல வந்து நெறைய சாதனங்கள் வந்து தொங்குது.

வாஷிங் மெஷின் எல்லாமே வந்து விற்பனைக்காக வைக்கப்பட்ருக்கு ஒரு பெரிய கடை மாதிரி இருக்கு.

லைட்ஸ் வச்சி அத வந்து டெகரேஷ் பண்ணிருகாங்க.

பின்னாடி வந்து ஒரு புத்தர் செல அமந்து இருக்கு ம்ம்.